இங்க சின்ன சின்ன டீ லீஃப் தோட்டோல்லா இருக்குது.

இங்கென்னமோ மூடி வெச்சிருக்காங்க கவர்ல .

சின்ன சின்ன மரங்கள் எல்லா சைடுல இருக்கு.

இங்க ஒரு ஏரோபிளேன் லேண்ட் ஆயிட்டிருக்குது.

இந்த ரோட் சைடுல மூணு கட போட்டுருக்காங்க.

லெமன் எல்லா கவர்ல போட்டு நாலா கட்டி வச்சிருக்காங்க.

இங்க பெரிய கார்டன் ஒன்னு இருக்குது.

அங்க நாலு சேர் போட்டு ஒரு டேபிள் போட்ருக்காங்க.

இங்க பெரிய டீ லீப் தோட்டோ ஒன்னு இருக்கு.

சைடுலெ சின்ன சின்ன செடியெல்லா போட்டு வச்சிருக்காங்க.

ஷோ கேஸ்ல நறைய ஜெவல்ஸ்லா அடிக்கி வச்சிருக்காங்க.

பின்னாடி ஒரு சின்ன செடி இருக்குது.

இங்க நெறைய பேர் க்ரவ்டா இங்க நின்னுட்ருக்காங்க.

அங்க ஒரு டேபிள்ல ஒயிட் கிளாத் போட்டு வெச்சுருக்காங்க.

சைடுல சின்ன சின்ன செடியெல்லா அடுக்கி வச்சிருக்காங்க.

பின்னாடி பெரிய கிரவுண்ட் ஒன்னு இருக்குது.

இங்கிட் பெரிய மீன் கட ஒன்னு இருக்குது.

அங்க நெறையா பேரு வேல செஞ்சுட்ருக்காங்க.

இங்க பெரிய பெரிய மரம் எல்லா இருக்குது.